வெப்சைட் இல் ஒரு பயனரை ரிஜிஸ்டர் செய்கையில் எப்படி ஒரு எமெயில் ஸ்கிரிப்ட் ஐ உருவாக்குவது என்று பார்க்கலாம்
அதாவது ரிஜிஸ்டர் செய்யப்பட்டதை தெரிவிக்க எப்படி மின்னஞ்சல் அனுப்புவது
அதன் பகுதியாக ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்கத்தை சொல்கிறேன்
செண்ட் மே ஆன் எமெயில் ஸ்கிரிப்ட்
இதொரு எச்டிஎம்எல் பார்ம் இதில் சப்ஜெக்ட் ஒரு மெசேஜ் எழுதி ஒரு குறிப்பிட்டaddress க்கு அனுப்பலாம்
இங்கே ஒரு அட்ரெஸ் வேரியபிள் ஐ உருவாக்கலாம்
என் ஹாட்மெயில் அட்ரெஸ் ஐ இங்கே இடுகிறேன்
என் நடப்பு ஹாட்மெயில் பேஜ் ஐ திறந்து இன்பாக்ஸ் ஐ பார்க்க இங்கே எமெயில் எதுவும் இல்லை
இப்போதைக்கு புதிய எமெயில்ஸ் இல்லை இதுவே அட்ரெஸ் வேரியபிள் இல் என் அட்ரெஸ்
வேரியபிள் ஐ டோ என பெயர் மாற்றுகிறேன்
மெயில் பங்ஷன் ஐ பயன்படுத்தி இதை அனுப்பலாம்
ப்ரோம் மற்றும் சப்ஜெக்ட் இங்கே உள்ளன
சப்ஜெக்ட் ஸ்டாண்டார்ட் ஆக எமெயில் ப்ரோம் பாப்பகேட்மி என இருக்கும்
சப்மிட் செய்ய எச்டிஎம்எல் பார்ம் தேவை
தானாக சப்மிட் செய்யும் ஒன்றை உருவாக்குவேன்
இங்கே கொஞ்சம் எச்டிஎம்எல் கோடு
இங்கே ஒரு form160 இது இந்த பக்கத்துக்கு தானாக செண்ட் மே ஆன் எமெயில் டாட் பிஎச்பி என சப்மிட் செய்யும்
பயனாகும் மெத்தோட் போஸ்ட்
பார்ம் இங்கே முடிகிறது
பயனர் தாம் சொல்ல வேண்டியதை இங்கே டைப் செய்து குறிப்பிட்ட எமெயில் அட்ரெஸ் க்கு அனுப்பலாம்
தெளிவாக இதை பார்ம் உருவாக்கும் போது கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்
இந்த குறிப்பிட்ட அட்ரெஸ் க்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லலாம்
இது செண்ட் மே ஆன் எமெயில் ஸ்கிரிப்ட் மட்டுமே
இந்த எமெயில் ஐத்தான் வெப்சைட் இல் இணைக்க விரும்புகிறீர்கள்
அடுத்து டெக்ஸ்ட் உள்ளீடு இருக்கட்டும்
இது எமெயில் அனுப்புபவரின் பெயர்
வெறுமே டெக்ஸ்ட் என டைப் செய்தால் போதும்
இதில் பெயர் நேம் மாக்ஸ் லெங்த் இப்போதைக்கு 20 இதன் கீழ் டெக்ஸ்ட் ஏரியா வை உருவாக்கலாம்
டெக்ஸ்டேரியா என டைப் செய்து முடித்து விடுகிறேன்
பின் அதை மெசேஜ் எனப் பெயரிடலாம்
ஒரு பத்தி ஆரம்பம் மற்றும் பத்தி முடிவு இங்கே கீழே இங்கே ஒரு சப்மிட் பட்டன் அதன் வால்யூ ஈக்வல்ஸ் செண்ட் அல்லது
செண்ட் மே திஸ் சரியா
ஆகவே நமது பக்கத்துக்கு வந்து பேஜ் ஐ இங்கே தேர்ந்தெடுத்தால்
இது பெயருக்கான இடம் இது செய்திக்கானது
ஆகவே Name என இங்கேயும் Message என இங்கேயும் இடுகிறேன்
இப்போது பார்க்க அழகாக இருக்கும்
நேம் பாக்ஸ் மற்றும் மெசேஜ் பாக்ஸ் இரண்டும் தயார்
இந்தbutton ஐ சொடுக்க எமெயில் அனுப்பப்படும்
நம் பிஎச்பி கோடு இல் முதலில் சோதிக்க வேண்டியது சப்மிட் பட்டன் அழுத்தப்பட்டதா என்பது
அதற்கு கண்டிஷன் இஸ் ட்ரூ எனில்
இங்கே பேரெந்தசிஸ் மற்றும் கர்லி பிராக்கெட்ஸ் இல்
நம் ப்ளாக் இல் இங்கே ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ளது
கண்டிஷன் இந்த பேரெந்தசிஸ் இனுள் இருக்கும்
சப்மிட் பட்டன் இன் போஸ்ட் வேரியபிள் தான் கண்டிஷன்
சப்மிட் பட்டன் க்கு ஒரு வால்யூ உள்ளவரை
ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்
ஆகவே சப்மிட் பட்டன் அழுத்தப்பட்டால் இதில் ஒரு வால்யூ இருக்கும்
அந்த வால்யூ செண்ட் மே திஸ்
அதன் பொருள் பார்ம் சப்மிட் செய்யப்பட்டது
ஏனெனில் பட்டன் அழுத்தப்பட்டது
ஆகவே இங்கே உள்ளே செய்ய வேண்டியது பார்ம் இலிருந்து டேட்டா வை பெறுவது
மேலும் அதுவே பார்ம் ஐ சப்மிட் செய்து ஈமெய்ல் அனுப்பும் நபரின் பெயர்
இங்கே பார்ம் இல் அவர் பெயர் உள்ளது சோரி இந்த பீல்ட்
இங்கே அது நேம் ஆகும்
ஒரு மெசேஜ் உம் உள்ளது
இந்த வேரியபிள் ஸ்ட்ரக்சர் ஐ சுலபமாக டுப்ளிகேட் செய்து மெசேஜ் இருக்கிறது எனலாம்
இதை சோதிக்க நான் சொல்வது எச்சோ நேம்
மெசேஜ் ஐ அதனுள் கான்கேட்னேட் செய்கிறேன்
சோதிக்கலாம் இங்கே டைப் செய்வது அலெக்ஸ்
இங்கே டைப் செய்வது ஹி தேரே
செண்ட் மே திஸ் ஐ சொடுக்க நாம் பெறுவது அலெக்ஸ் மற்றும் ஹி தேரே
தேரே ஒக் ஆகவே பார்ம் டேட்டா சரியாக சப்மிட் ஆயிற்று
அடுத்த பகுதியில் இதை வாலிடேட் செய்வது மெயில் ஐ இங்கே குறித்த email இட் க்கு அனுப்புவது ஆகியவற்றை பார்க்கலாம்
ஆகவே அடுத்த பகுதிக்கு காத்திருங்கள்
நன்றி